அதை அந்த பச்சை குழந்தைக்கு ஊத்துனா அந்த குழந்தை என்னென்ன நோய்வாய்ப்படுது அதை பத்தி நம்ம என்னைக்கு யோசிச்கிருக்கோம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ரோஸி உம் கண்டிப்பா பிரவீன் இதை வந்து உண்மைலேயே நம்ம ஒரு கஷ்டமான விசயம்தான் ஆனாலும் இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வேதிப்பொருள் கலந்துருக்குதாம் ஆனாலும் இதனால பெரிய பாதிப்பு இல்லைஅப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரேயடியா விஷம் குடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா daily விஷம் குடுத்து கொல்லுறோம் ஒரு உயிரை அதுக்குதான் சமம் இது இதை இதை வந்து நம்ம கண்டிப்பா

அதுக்கப்புரம் இந்த chemical கலந்துதான் தண்ணி குடிக்கனும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இல்லாம நம்ம பலங்காலத்துக்கே திரும்பி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு

மாலைலயும் தண்ணி ஊத்தணும் அப்பதான் அது நல்ல காய்கறி தரும் அதுலயும் நம்ம ரசாயனம் கலந்துதான் தண்ணி ஊத்துறோம் அப்படி தண்ணியையே நம்ம ரசாயனத்தை கலந்து ஊத்துறப்போ குடுக்குற செடியிலருந்து வர்ற காய்கறி பழவகைகள் எதுவா இருந்தாலும் அது ரசாயனத்தோடதான வருது அப்படிங்கிறப்போ நம்ம தண்ணியை வந்து எந்த ஆளவுக்கு சுத்தமா வச்சுக்கணும் எந்த அளவுக்கு அதை கொதிக்க வச்சு நம்ம சாப்பிடனும்னு அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறமாதிரி பேசிஇருக்காங்களா பேசி இருக்காங்க நானும் கேட்டுருக்கேன் கை பேசி மூலமா யூடியூப் channel எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் இப்போ recent ஆ dengue typhoid எல்லாம் அடிகடி எல்லாருக்கும் வந்துச்சு அந்த சமயத்துல எல்லாம் எதோ இப்ப என்ன எல்லாருக்கும் பரவலா தெரிஞ்ச அந்த கொரோனா time ல கூட full ஆ சுடுதண்ணிதான் அதுல ஜீரகம் மஞ்சள்தூள் எலுமிச்சபழத்தை நாலா cut பண்ணி தோலோடையே அந்த மாதிரி எல்லாம் ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கலன்னா கூட நல்லா தண்ணியை சூடு பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் வெயில் காலமா இருக்கிற காலத்துல நல்லா சூடு பண்ணி அதை ஆறவச்சு அது சில்ல்லுனு ஆயிடும் அது குடுக்கலாம் கொதிநீர் குடிக்கிறதால எந்த குழந்தைகளும் தப்பில்லை இருந்தாலும் முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல நாங்க போறப்ப எல்லாம் விளையாடுவோம் மழை பெயஞ்சுதுன்னா மழைலபோய் நனைஞ்சு விளையாடனும் தோணும் நனைஞ்சு விளையாண்டுட்டு பள்ளில இருந்து வீட்டுக்கு போறப்பவே நனைஞ்சுட்டுதான் வருவோம் ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல நீங்க சின்னதா போய் மழைல நனைஞ்சாலே உங்களுக்கு அடுத்ததா உடல்நிலை சரியில்லாமலே போயிருது அதை ரோஸி எப்படி பாக்கறீங்க நீங்க அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் உள்ள வித்தியாசம்

ஆனா இப்போ லேசா மழை தூறல்ல நனஞ்சாலே சாரல் பட்டாலே உங்களுக்கு வந்து ஜுரம் வந்துருது அதுக்கு காரணம் வந்து நம்மளோட உடல் அமைப்பு நம்ம ஏன் உடல் அமைப்பு உடல்ல உள்ள எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கும் உடல் அமைப்பு மாறுறதுக்கும் என்ன ஏன் காரணம் அப்படின்னு பாத்தா நம்ம எடுத்துக்கிற சாப்பாடு கலப்படம் கலந்த சாப்பாடு அதுல வந்து நம்ம இப்ப சாப்பிடுறது எல்லாமே சக்கை தான் நம்ம சத்து கலந்த சாப்பாடு ஏதாவது எடுத்துக்கிறோமா அப்படின்னு பாத்தா கைய விட்டு எண்ணுற அளவுக்கு கூட இல்லை எனக்கு தெரிஞ்சு மழை நீரை தவிர வேற எதிலேயுமே வந்து அஹ் அஹ் அதாவது மழை நீர்ல மட்டுந்தான் கலப்படம் இல்லாதது ஒண்ணு மீதி எல்லாத்துலயுமே கலப்படம் இருக்கு அந்த மழை நீரை அதிகரிக்கிறதுக்கு நம்ம வந்து நான் திரும்ப திரும்ப அதைதான் சொல்றேன் தாவர வளத்தை வந்து நம்ம பசுமைப்புரட்சி அதைதான் பசுமைப்புரட்சி அதிகப்படுத்டுனா மட்டுந்தான் அஹ் நீர் நீர் வளத்தை வந்து நம்ம அதிகரிக்க முடியும் கண்டிப்பா ரோஸி நம்ம வந்துட்டு இப்போ நான் பள்ளிப் பள்ளிப்பருவத்தில என்ன இருந்துச்சுனா வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்கணும் வீட்டுக்கு வீடு மழைநீர் தொட்டி வைக்கணும் school ல வந்து நமக்குன்னே தோட்டம் ஒண்ணு குடுத்துருப்பாங்க அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு வகுப்புமே இருக்கும் கடைசி வகுப்பு அதுதான் கடைசி period அதுக்குதான் வச்சிருப்பாங்க தோட்டத்தை போய் சுத்தம் பண்ணனும் ஒரொரு மரங்கன்னு நீ நட்ட மரங்கன்னு வந்து வளர்ந்திருக்கா எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு செத்துப்போச்சா அது செத்ததுக்கு என்ன காரணம்னு பார் இல்லை சரி அது செத்துபோயிருச்சு இனிமேல் பிழைக்காதா தூக்கி போடு வேற வச்சு வள அது எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அந்த மாதிரி note எல்லாம் எடுக்கச்சொல்லுவாங்க எதுனால school லயே அந்த பயிற்சி குடுக்குறாங்க அப்படின்னா அஹ் அதாவது அந்த நீர் வளம் நான் சொன்ன மாதிரி நீர் வளத்தையும் கனிம வளங்களையும் பெருக்குறதுக்கான ஒரு பயிற்ச்சிதான் அந்த அடிப்படைலையே school ல குடுக்குறது அவங்க இப்ப ஆனா எந்த school லயுமே எனக்கு தெரிஞ்சு இப்ப வரையும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை எந்த school லயுமே இல்லை நாங்க படிச்சா காலத்துல இருந்துச்சு அஹ் சோனா நீங்க படிச்ச காலத்துல இந்த மாதிரி எதாவது ஆக்கப்பூர்வமான விஷயம்லாம் நடந்துருக்கா அஹ் கண்டிப்பா நடந்துருக்கு பிரவீன் எனக்கு நம்ம நீரைப்பத்தி பேசிட்டு இருக்கும்போதே என்னோட கல்லூரி கல்லூரில நடந்த ஒரு நினைவு நான் கல்லூரில வந்து உயிர் வேதியியல் துறை படிச்சேன் அப்போ வந்து நீரை பத்தி நீர்ல இருக்கிற அந்த மருத்துவ குணம் அதுல இருக்குற சத்து என்னென்ன அப்படின்னு எங்களை வந்து ஒரு ஆய்வு செய்ய சொன்னாங்க அப்போ ரெண்டு விதமா தண்ணி எடுத்துக்க சொன்னாங்க ஒன்னு வந்து அடிப்பம்பு என் கல்லூரிலயே இருக்கிற அடி pump அதுல இருந்து test tube ல தண்ணி எடுத்துகிட்டோம் இன்னொன்னு mineral water ரெண்டுமே எடுத்து நாங்க அதை சோதிச்சு பாக்கும்போது அந்த பம்படி தண்ணில அவ்ளோ அவ்ளோ நல்ல bacteria எல்லா bacteria வும் நிறைஞ்சு அதுல தான் காணப்பட்டுச்சு mineral water ல எல்லா bacteria வும் செத்துட்டு ஒண்ணுமே இல்லை அந்த குடி பம்படி தண்ணில நான் அவ்வளவு சத்து இருக்குங்கிறதை நான் கல்லூரி படிப்புல பாத்தது இப்போதான் நினைவு வந்துச்சு எங்க school லயும் இந்த இந்த பயிற்சியை வந்து நானும் என்னோட கல்லூரி காலத்துல பண்ணி இருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து இயற்கையா வளர்ந்த பம்பு அந்த borewell இருக்கு இல்லையா அதுல மட்டுந்தான் கிணத்து தண்ணி பம்புதண்ணில மட்டுந்தான் இருந்தது mineral water ல வந்து அந்த வந்து test பண்ணி பாக்கும்போது bacterio வோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருந்தது இந்த பயிற்சி நாங்களும் பண்ணி இருக்கோம் அஹ் கண்டிப்பா ரோஸி இப்போ நீங்க எத்தனை பேர் அதாவது அடிபம்பு தண்ணி எத்தனை பேர் நீங்க பயன் படுத்துறீங்க அதை சொல்லுங்க இப்போ சோனா அவுங்க சென்னைல இருக்கேங்கிறாங்க சென்னைல நீங்க குடிக்கிறதுக்கு அடிபம்பு தண்ணி இருக்கா சோனா நீங்க சொல்லுங்களேன் அதைபத்தி கருத்து

அஹ் ரோஸி நீங்க கண்டிப்பா இப்ப நாங்க வந்து அடிபம்பு தான் use பண்றோம் அதனால எங்க அதான் அதான் இப்ப நாங்க கிராமத்தை சுத்தி இருக்கிறதுனால என்னோட கல்லூரி காலம் எல்லாம் வந்து நகரத்துலதான் அதாவது சென்னைல தான் இருந்தது அப்போ சென்னைல வந்து இதே மாதிரித்தான் தண்ணி வந்து ரொம்ப கஷ்டம்தான் மதிய நேரத்துல எல்லாம் போய் குடிக்கிற தண்ணியே குடிக்க முடியாது அவ்வளவு heat ஆ இருக்கும் ஆனா அது மேல என்ன எழுதி இருப்பாங்க water is a precious அப்படின்னு எழுதி இருப்பாங்க அதாவது தண்ணீர் வந்து விலைமதிப்பற்றது அப்படின்னு அந்த ஒரு அந்த வசனத்தை பாக்கும்போதே அந்த தண்ணியை சரி குடிக்கிறதுக்குன்னு புடிச்சுட்டோம் அதை கீழ ஊத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சூட்டோடையே குடிச்சுட்டு போயிருவோம் இப்ப வந்துட்டு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரைத்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலயே வந்துட்டோம் ஏன்னாஅடிபம்பு தண்ணீரா இருக்கட்டும் முன்னாடி முன்னாடி அந்த காலத்துல எப்படி இருக்கும்னா தெருவுக்கு தெரு குழாய் வச்சுருப்பாங்க அதுக்கு அப்புறம் வீட்டுக்குன்னு ஒரு குழாய் வச்சுருந்தாங்க இப்போ வந்துட்டு யாருமே வீட்டுக்கு வீடு குழாய்னு வச்சுருக்கிறது இல்ல எல்லாரும் கேட்டா எனக்கு தண்ணி cane வருது சொல்றாங்க அதைப்பத்தி சோனா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் என்னோட கருத்து நான் use பண்றது தண்ணி cane ஏ use பண்ணவே கூடாதுன்னு ஒரு நல்ல முடிவுல இருக்கேன் நான் எங்க வீட்ல வந்து கொள்ளிடம் அந்த தண்ணியோட குழாய் வந்து அமைச்சு வச்சுருக்காங்க நான் use பண்றது கொள்ளிட தண்ணிதான் நான் வந்து அந்த bottle தண்ணி mineral water இதெல்லாம் use பண்ணக்கூடாது என் குழந்தைகளுக்கும் அதை பயன்படுத்தக்கூடதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன் அதைதான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா சோனா உங்களை மாதிரியே எல்லோரும் முடிவு எடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு விளம்பரத்துக்காகத்தான் இந்த water bottle water cane எல்லாமே விளம்பரம்தான் அது எல்லாமே நின்னு போய்டும் கண்டிப்பா ரோஸி ஆனா இப்போ உள்ள கால கட்டத்துல எல்லாமே ஹம் advance technology னு சொல்றாங்க advance technology னு சொல்றாங்க இந்த மாதிரி போறப்போ

பழைய நாடுகள் வந்து சின்னாபின்னாமாயிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா தண்ணியுடைய முக்கியத்துவம் யாருக்குமே தெரியவரமாட்டேங்குது தண்ணியோட முக்கியத்துவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும் நாம் நம்மளோட குழந்தைகளை சின்ன வயசுல இருந்தே ஒரு கை ஒரு sink ல போட்டு கை கழுவுறாங்களா அந்த ஒரு ரெண்டு second அவ்வளவுதான் தண்ணி ரொம்ப use பண்ணக்கூடாதுன்னு நம்ம குழந்தைகளை நம்ம குழந்தைகளையே பயன்படுத்திகிட்டோம்னா இனி வரும் தலைமுறைகள் சிக்கனமாவும் கூட இருக்கிற நம்ம கணவர் சுத்தி இருக்கிறவங்க ஏன்னா already அவங்க எப்படி வளர்ந்திருக்கிறாங்களோ அவங்களையும் சிக்கனத்துக்கு கொண்டு வந்தா தண்ணியை சேகரிக்கலாம் நம்ம நம்ம நாடுங்கிறபோது நாம் வீட்ல இருந்தே ஆரம்பிப்போம் நம்ம correct ஆ பண்ணிட்டே இருக்கும்போது நம்மை சுத்தி இருக்கிறவங்க பக்கத்துவங்ககிட்ட சொல்லும்போது நாடு மாறும்னு நம்புறோம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா மாறும் இது நம்மனால மட்டும்தான் முடியும் வேற யாரும் தனியா வந்து சட்டம் போட்டு சொல்லிட முடியாது கண்டிப்பா ரோஸி முதலாம் உலகப்போர் வந்து எதுக்கு நடந்துச்சுன்னா அது ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் இடையே பிரச்சினை அப்படின்னு சொல்லிருந்தாலும் இரண்டாம் உலகப்போரும் அப்படின்னா என் நாடு பெரிய நாடு என்னது ஆயுத பலம் மிக்க நாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து ஒரு மூன்றாம் உலகப்போர் வர வாய்ப்பிருக்கு இது தண்ணிக்காக மட்டும்தான் இந்த உலகப்போர் வரும் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க அதைப்பத்தி உங்க ரெண்டு பேர்ல யாராவது கருத்து சொல்ல முடியுமா யாராவது சொல்லுங்க okay